அஹ் நாத்து நடுறது அந்த மாதிரி ஆன வேலைகள் வந்து முந்தைய காலத்தில் பெண்கள் செய்திருக்காங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ் அன்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் அந்த சம்பளம் அப்படிங்குற விஷயத்தில் வந்துட்டு பெண்களுக்கு வந்து அந்த காலத்திலயுமே வந்துட்டு அஹ் மிகக் குறைவு ஆண்களை திக்க ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அஹ் ரொம்ப குறைவான கட்டணம் தான் கொடுத்திருக்காங்க ஆனா வேலை ரீதியா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செ~ சில நேரங்களில சரிசமமான வேலையா இருந்தா கூட அதே வேலையை தான் ஆம்பளைங்களும் செய்யுறாங்க செஞ்சிருப்பாங்க இருந்தாலுமே வந்துட்டு அஹ் பாத்தீங்கன்னா கட்டணம் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப குறைவா தான் கொடுத்துட்டு இருந்துருக்காங்க அந்த காலத்துல அஹ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் அஹ் அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாததுனால கட்டட வேலை அந்த மாதிரி வீட்டிலேயே சிற்றுண்டி செய்யுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட முன்னாடி கொஞ்சம் கூட இது வந்து காலம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் வேலை ஆஹ் சின்ன சின்ன clerk வேலைகள் அந்த மாதிரியான ஒரு வேலைகளை வந்து பெண்கள் வேலைகளில பெண்கள் நியமிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு வேலை செய்யுறது அப்படிங்கறது வந்துட்டு

ஆண்களுக்கு நிகரான வேலைகளை வந்துட்டு பெண்கள் இன்னைக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் நம்ம வந்துட்டு ரொம்ப பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது ஏன்னா பெண்கள் வந்து இந்த காலத்துல ரொம்ப புத்தி கூர்மையாகவும் ஆஹ் ஒரு ஒரு ஒரு நிர்வாகத்தை வந்து கட்டிக் காக்குற ஒரு பெரிய உத்தியோக நிலையிலையும் இந்த இந்த காலத்துல இருந்திருக்காங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா நூயி அம்மா அவங்க ஆஹ் ஏ~ சந்தா கோச்சர் இந்த மாதிரி ஒண்ணா ரெண்டா நிறைய பேரு சொல்லலாம் நம்மளுடைய இந்தியாவோட president அவங்க இப்போ ஹம் நிலவுல இருக்கிற president ஜனாதிபதி அவங்க அஹ் எல்லாருமே பெண்கள் தான் இந்திரா நூயி வந்து நம்ம pepsico company யோட CEO ஆ இருந்திருந்தாங்க முன்னையே முன்னையே CEO ஆ இருந்திருக்காங்க அந்த காலத்துல ரொம்ப நிறைய ஆஹ் உற்பத்தியாக இருந்தாலும் ஆஹ் அதோட மா~ மா~ marketing ஆ இருந்தாலும் எல்லாமே செஞ்சிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம சந்தா கோச்சர் அவங்க ICICI bank ஓட CEO ஆ இருந்திருக்காங்க ஆஹ் அது மட்டும் கிடையாது ஆஹ் இன்னைக்கு வந்து நிறைய நிறுவனத்துல வந்துட்டு ஆஹ் பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு ஆண்களை விட புத்தி கூர்மையான வேலைகளை எல்லாம் வந்துட்டு ரொம்ப நுண்ணியமா ரொம்ப எளிமையா செய்து முடிக்குறாங்க அது ரொம்ப பெருமிதமா இருக்கு இந்த காலத்துல பெண்கள் வந்து இவ்ளோ அறிவு கூர்மையா இப்போ வந்துட்டு முந்தைய காலத்துல எல்லாம் பெண் வந்து எப்பவுமே ஒரு அளவு ஆஹ் கீழ தான் ஆஹ் இது பண்ணா ஆண்களை விட பெண்கள் வந்து தரக்குறைவா தான் இது பண்ணாங்க ஆனா இன்றைய கால~ இன்றைய காலத்துல வந்துட்டு ஆணும் பெண்ணும் சமமே அப்படிங்குற ஒரு நிலையாகிவிட்டது அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்துட்டு பெண்கள் வந்துட்டு நை~ நை இரவு நேரங்களில் night shift அப்படிங்கிற எந்த வேலையாக இருந்தாலும் night shift ல கூட பெண்கள் வந்துட்டு வேலை செய்~ செய்யுறாங்க இந்த காலகட்டத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அதாவது அவங்க ஊ~ அவங்களோட நாட்டிலிருந்து வேற நாட்டுக்கு போயும் வந்துட்டு தனியா ஒரு பெண்மணியா தனியா போயும் வந்துட்டு அஹ் வேலை செய்யறாங்க அஹ் அது ரொம்ப வரவேற்க ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது அஹ் அது மட்டும் இல்ல நம்ம womens அஹ் development இந்த women's entrepreneur development coimbatore அப்படிங்குற ஒரு association வந்துட்டு இப்போ அண்மையில பாத்தீங்கன்னா ஆஹ் விருதுகள் கொடுத்திருக்காங்க அது எதுக்குன்னா பெண்கள் வந்து பெண்கள் ஆஹ் ஹம்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 ஆஹ் அஹ் award வந்து இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆஹ் பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆதரவு வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இருந்தாலுமே கூட வந்துட்டு நிறைய பணி

அதோட அதுலயுமே வந்துட்டு பெண்களை வந்து உட்படுத்தணும் அஹ் அப்படிங்குறது ஒரு வேண்டுகோள் ஆஹ் அது மட்டும் இல்லை இப்போ வந்து என்னதான் வந்துட்டு நம்ம பெண்களும் ஆண்களும் சமம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முந்தைய காலத்திலயும் இருந்தது இப்போ கட்டட வேலை பாத்தீங்கன்னா அதே வேலை தான் வந்து ஆண்களும் செய்றாங்க பெண்களும் செய்றாங்க ஆண்களை விட பெண்கள்தான் வந்துட்டு எல்லாம் மண் சுமக்குறது எல்லாமே இது பண்ணி உம் கொடுக்குறாங்க கலவை கலக்குறது உம் மாடி ஒன்னோ ரெண்டோ மேல மாடியெல்லாம் ஏறி கொண்டு போயி கொடுக்குறாங்க இப்பவுமே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு நாள் தினசரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா பெண்களுக்கு வந்து வெறும் அறுநூறு எழுநூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்க இப்பவும் ஏன் வந்து அந்த மாதிரி சம்பளம் ரீதியானது வந்துட்டு ஆஹ் ஏன் இப்படி ஒரு பாகுபாடு அப்படிங்குறது தெரியல ஆஹ் இது வந்து ஒரு சின்ன ஒரு கட்டட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்டட வேலை மட்டும் இல்லைங்க நம்ம IT company யாக இருந்தாலும் ஆஹ் வேற இப்போ இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனகத்~ நிறுவக~ நிறுவனத்திலுமே வந்துட்டு மிக சிற~ மிக சிறிய அளவான நிறுவனங்கள் மட்டும்தான் வந்துட்டு நிகரான சம்பளங்கள் கொடுக்கிறாங்க பெண்களுக்கு அஹ் எந்த வேலையாக இருந்தாலும் ஆனா நிறைய அஹ் நிறுவன~ நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இப்பவுமே வந்துட்டு பெண்கள் ஆண்களும் சரி அதாவது உயர்ந்த நிறுவனங்களில உயர்ந்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் ஒரே வேலையை செய்துட்டு இருந்தாக்கூட பெண்களுக்கு வந்து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 ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு வேலை வீட்டுல இருந்தே கூட வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அஹ் பெண்கள் வந்து வீட்டுல குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு வீட்டுலேயே இருந்து வேலை செய்யுறாங்க செய்யலாம் அப்படிங்கிற நிறையா ஆஹ் வாய்ப்புகள் இப்போ நிறையா கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஆஹ் அது மட்டும் கிடையாது பெண்கள் வந்துட்டு இன்னியுமே வந்துட்டு அஹ் எல்லா துறைகளிலுமே ஆஹ் முன்ன முன்னே வர வேண்டும் அது மட்டும் கிடையாம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அஹ் தொழில் முனைவோர் பெண்கள் வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்துட்டு EDC entrepreneur development cell EDC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு cell இருக்கு

ஆஹ் அதுல வந்துட்டு நம்ம வந்து எந்தெந்த தொழில்கள் எல்லாம் வந்துட்டு செய்யலாம் என்ன தொ~ தொழில்கள் வந்துட்டு நம்ம சுயமா செய்யலாம் இதுக்கான வருமானங்கள் வந்துட்டு நம்ம எப்படி ஈட்டலாம் வருமானம் வந்துட்டு நம்ம எந்த வகையில இதுக்காக உருவாக்கலாம் அப்படிங்குற எல்லா விஷயங்களும் வந்துட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க ஆஹ் அதனால கூட இப்போ பாத்~ நான் இதுக்கு முன்னாடி என்னோட தோழி வந்துட்டு அவங்க சுயமா ஒரு ஆஹ் தொழில் தொடங்கி அவங்களுக்கு இப்போ விருது கூட கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆஹ் நிறையா இது வந்து இருக்கு

ஆஹ் தொழில் மி~ ஆஹ் முக்கியமா வந்துட்டு வேலை வாய்ப்பை விட பெண்கள் வந்து தொழில் முனைய வேண்டும் அப்படிங்குறது வந்து அஹ் பெண்களும் வந்து நிறைய துறைகளில சாதிக்குறாங்க இங்கேயும் சாதிக்கணும்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

சரி சரி விவேக் போலாம் அடுத்த வருஷம் போலாம் இது திட்டம் இதெல்லாம் போடுறது யாரு நம்ம அடுத்த வருஷம் நம்ம பசங்களா இல்ல staff தான் plan போடுவாங்களா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

அப்பறம் இங்க வீட்டு பக்கத்துல இருக்க friends சு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

accounts ல எல்லாம் முடிச்சுட்டியா note டு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

ஒரு night ஒரு ஒன்பது மணிக்கு ஏற ஆரம்பிக்கோம்னு வையேன்